okay வா இது? இது வந்து, six ninety five, five G set ல இருக்கு, mam One year warenty வந்து இந்த phone க்கு charger எல்லாம் வந்துரும். உங்களுக்கு வந்து, இது வந்து, turbo cooling system, five thousand MH factory வருது mam ஆமா, mam, battery attached தான், mam one twenty H reference ஓட, two forty Hutch, sampling rate ஓட வருது, mam உங்களை வந்து fifty MP rear camera Sixty MP front camera mam ஆஹ் fifteen MB real back camera, fifteen MB sonny six hundred வருது mam இல்ல mam நீங்க அது வந்து ஒட்டுற temperature அ பொறுத்து இருக்கு. உங்களுக்கு நீங்க temper ஒட்டும்போது வந்து, இதுக்கேத்த temper ஒட்டீங்கன்னா, correct ஆ வந்து, open ஆ இருக்கும். fifty MB read camera, wide angle lens வந்து, twenty six millimetre, wide angle lens இருக்கு, ma'am. macro two MB death two MB மொத்தம் வந்து, three cameras இருக்கு mam ஆஹ் charger ஆ வந்து, charger வந்து, eighteen watch charger வந்து, box ஓட வந்துரும் mam headset ம் சேர்ந்து கொடுத்துருவாங்க. சில mobile நிறைய mobile ல வந்து, இப்ப தர்றது இல்லண்ணா. chargers ஆ என்னைய வந்து, சில mobile ல மட்டும், charges வந்து, இன்னும் தந்துகிட்டு இருக்காங்க. இல்ல mam இதுக்குன்னே eighteen watts வந்து, விவோ service center பக்கத்துல இருந்துச்சுன்னா, அங்க eight hours charger வந்திருக்கும் mam அவங்கள்ட்ட, அவங்க, அந்த original charger ரே தருவாங்க. ஒரு eight hundred rupees, five hundred rupees ல இருந்து, eight hundred rupees ஆகுங்க. Okay mam samsung ல எத்தனை எவ்வலோவுக்கு mam samsung ல இதே range லயா twenty-five K ல இருந்ததா? இல்லை, twenty K ல இருந்தா mam twenty five K ல, இப்ப வந்த model A two இருக்கு mam fifty two வந்து, இப்பதான் வந்து, launch ஆயிருக்கு, mam A fifty two வந்து, ஆஹ் இது, february வந்து, two thousand twenty two mam அதே february twenty two தான் வந்து, launch ஆயிருக்கு. உங்களுக்கு, five G chip ஓட வந்துருமே. five G chips வந்து, உங்களுக்கு, பன்னெண்டு brand கிட்ட, குடுத்திருக்கிறாங்க. solid ஆ உங்களுக்கு வந்து, five G வந்து, work ஆகும். five G வந்த பிறகு இந்தியால. அதுக்கப்புறமேல், உங்களுக்கு வந்து, one a eighty gram weight mam RAM வந்து, four GB eight GB variant ல இருந்து, variant வரைக்கும், இருக்கும் mam ஆஹ் black, black color ம் இருக்கு mam, light black ஆஹ் mam உங்களுக்கு super அம்லேட் display ஓட வருது mam கொஞ்சம் view angel வந்து correct அ இருக்கும். உங்களுக்கு, இது, camera வந்து, camera selfie camera thirty two inches mam. wide angle lens சோட. உங்களுக்கு third selfie ல வந்து wide angle எடுக்கலாம். அதுக்கப்புறமேல் main camera வந்து sixty four MB mam. sixty four MB wide, wide, wide angle அதுக்கப்புறமேல் twelve, MB ultra wide sector இருக்கு mam five MB macro, five MB death sensor mam இது four K வரைக்கும், நீங்க வந்து, video எடுக்கலாமே. four K, thirteen FBS வரைக்கும், video எடுக்கலாம். விவோ வை விட, இப்ப இந்த சாம்சங் வந்து, உங்களுக்கு suitable ஆகும். ஏன்னா வந்து, விவோல வந்து, உங்களுக்கு, four, five G இது, bank தான் இருக்கு. அதனால, உங்களுக்கு வந்து, five G வந்த பிறகு, five G வந்து அதுல work ஆனா தான் ஆகும். நம்ம இந்தியல வந்து five G வந்து, நாலு brand ல ஏதாவது ஒரு brand work ஆச்சுனாதான், அது உங்களுக்கு விவோல work ஆகும். இந்தியாவுக்குன்னு வந்து specific ஆ வந்து ஒரு bank சொல்லுவாங்க. அந்த bank தான் வந்து, இந்தியாவுக்கும் work ஆகுறது இப்ப இதுல வந்து பன்னெண்டு, பதினஞ்சு brand இருக்கும்போது, உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு random, ஒரு branch நமக்கு இந்தியால வரும் இல்லை? அப்ப வந்து, இந்தியாவுல solid ஆ இந்த சாம்சங்ல work ஆக வாய்ப்பிருக்கு. ஆ, இல்ல, இந்த mobile models அ பொறுத்த அளவு, சாம்சங் வந்து, உங்களுக்கு இது வந்து, suitable ஆகும், இந்த rate ல, அப்படின்னு சொல்றேன் mam உனக்கு வேற, ஏதாவது doubt இருந்தா, ஆஹ் online ல வந்து சத்யா website லையும் நீங்க order பண்ணா, door delivery பண்ணிடுவோம் mam அப்படி இல்லாட்டி, ஆஹ் அதுக்கு வந்து, charges வந்து, fifty rupees mam இது warranty வந்து, சத்யாலயே claim ஆகும் mam ஏன்னா, சத்யா வந்து எடுக்கும்போது, உங்களுக்கு warranty guarantee வந்து, one year க்கு வந்து, சத்யாலே வந்து, அவங்களே பண்ணித் தந்திருவாங்க. இல்லை, mam இது, சாம்சங் ஓட, யாத்திரை உங்களுக்கு one year க்கு முன்னாடின்னா, customer வந்து, service center க்கு கொண்டு போனாவே, automatic ஆ அவங்களே பண்ணி தந்திருவாங்க. ஆஹ் இருக்கு mam. card offer ஆ mobile exchange ல வந்து, உங்க mobile ல பொறுத்து, என்ன rate ங்கிறது suit ஆகுங்க உங்க mobile வந்து, one year க்கு, one year, two year பழசா இருந்துச்சுன்னா, eight thousand வரும் mam. one year பழசு, அப்படின்னா. இதுவே வந்து அஹ் six months அப்படின்னா, உங்களுக்கு அந்த, நீங்க வந்து, exchange பண்ணும் பொழுது, அந்த rate ஓட, அந்த phone ஓட rate எவ்வளவு? twelve thousand ன்னா, அது வந்து, seven, eight thousand க்கு மேலே, ஒரு nine thousand அந்த மாதிரி இருக்கு.

உங்களுக்கு நீங்க one year க்கு முன்னாடி, நீங்க வந்து, இதை கொடுக்கும் போது, உங்களுக்கு three thousand கம்மியாகுங்க. pass and, bill ஐ விட, நீங்க வந்து, மறுபடியும் நீங்க, எங்கள்ட்ட exchange பண்ணும் பொழுது, three thousand கம்மியா ஆகும். ஆஹ் பண்ணலாம் mam அது, ஒவ்வொரு, நீங்க, எந்த கடைக்கு வேணாலும், போய் பண்ணலாம். நீங்க, bill and box கொடுக்கும் போது, உங்களுக்கு, extra payment, அங்கேயும் வந்து, உங்களுக்கு தருவாங்க eight thousand நீங்க box bill இல்லாட்டி, eight thousand வந்து கிடைக்குதுன்னா, இதே box bill ஓட போகும்போது, உங்க nine thousand கிட்ட நீங்க sale பண்ணலாம். okay mam, thank you, thank you சினிமா சினிமா நீண்ட காலமாக பொழுதுபோக்கு துறையில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது இது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மீது பாரிய தாக்கத்தை உருவாக்குகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் இது அவர்களுக்கு ஏகபோகத்திலிருந்து ஓய்வு கொடுக்க உதவுகிறது சமீப வருடங்களிலும் இது பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது சினிமா என்பது நிஜ வாழ்க்கையில் இருந்து ஒரு பெரிய தப்பித்தல் மேலும் இது ஒரு நபரின் மனதை புதுப்பிக்க உதவுகிறது இது நிச்சயமாக பல வழிகளில் பயன் அளிக்கிறது இருப்பினும் இது மக்கள் மற்றும் சமூகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை உருவாக்குகிறது

மற்றும் கடந்த காலத்தில் நாம் நன்கு புறங்கணிந்த சிக்கல்களுக்கு நம் கண்களை திறக்க உதவுகிறது இதேபோல் இது மக்கள் சிறப்பாக பழக உதவுகிறது இது மக்களை இணைக்கிறது மற்றும் பணி உடைய உடைக்க உதவுகிறது உரையாடலை தொடங்க அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை தொடங்க மக்கள் பெரும்பாலும் சினிமாவைப் பற்றி பேசுகிறார்கள் மேலும் அரசியல் மற்றும் விளையாட்டை பற்றி பேசுவதற்கு பதிலாக பேசுவது மிகவும் சுவாரசியமானது எல்லாவற்றிற்கும் மேலாக இது மக்களின் கற்பனை சக்தியையும் அதிகரிக்கிறது சினிமா என்பது இயக்குனரின் கண்ணோட்டத்தில் உலகை காண்பிக்கும் ஒரு வழியாகும் எனவே இது மற்றவர்களின் சிந்தனையையும் கற்பனையையும் விரிவுபடுத்த தூண்டுகிறது

மற்றும் ஒவ்வொரு நபர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வழிநடத்துகிறார்கள் என்பதை பற்றிய அறிவை பெற உதவுகிறது ஒரு விதத்தில் அது நம்மை நெருக்கமாக்குகிறது மற்றும் பல்வேறு கலை வடிவங்கள் மற்றும் கலாச்சாரங்களை இன்னும் ஏற்றுக்கொள்ள செய்கிறது சினிமா இன்னும் நடைமுறை வாழ்க்கையை பற்றி ஒன்றிரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது கொள்க~கொள்ளை தீ

மற்றும் மேம்படுத்த கற்றுக் கொடுக்கிறது சினிமாவின் தீமைகள் சினிமா பல வழிகளில் பயனளிக்கும் அதே வேளையில் அது பல்வேறு துறைகளில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது முதலாவதாக இது பாலின பாத்திரங்கள் மத நடை முறைகள் சமூகங்கள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பல விஷயங்களை ஒரே மாதிரியாக காட்டுகிறது இது ஒரு தவறான கருத்தை உருவாக்குகிறது மற்றும் குறிப்பிட்ட குழுவினருக்கு எதிராக எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போதெல்லாம் பெரும்பாலான திரைபடங்கள் மதிப்பு மட்டும் எதையும் காண்பிக்கவோ அல்லது கற்பிக்கவோ இல்லை என்பதால் இது நேரத்தையும் பணத்தையும் வீணடிப்பதாக மக்கள் கருதுகின்றனர் இது புறநிலை குப்பை உள்ளடக்கம் மட்டுமே இது புறநிலை மற்றும் பொய்கள் கொண்ட குப்பை உள்ளடக்கம் மட்டுமே மேலும் இது மக்களை அடிமையாக்குகிறது ஏன் என்றால் ஒவ்வொரு வார இறுதியில் சமீபத்திய திரைப்படத்தை பார்ப்பதற்காக திரையரங்குகளில் திரளான திரைப்பட ஆர்வலர்களை பார்க்க முடிகிறது ஆஹ் மிக முக்கியமாக சினிமா வன்முறை மற்றும் பாலியல் உள்ளடக்கத்தை காட்டுகிறது இது இன்று நம் சமூகத்தில் இருக்கும் அநாகரிகத்திற்கும் eve teasing கும் பங்களிக்கிறது இதனால் இது உலகின் இளம் ம~மனங்களை மிகவும் மோசமாக பாதிக்கிறது

விளையாட்டு நமது சமூகத்தின் இன்றி அமையாத அங்கமாகும் அவை பல வழிகளில் நமக்கு உதவுவதுடன் முக்கிய பங்காற்றுகின்றன சிறுவயதில் இருந்தே விளையாட்டு விளையாடுபவர்கள் ஒழுக்கம் குழு பணி தலைமைத்துவம் தலைமைத்துவம் மற்றும் பல நன்மை பயக்கும் செயல்களை கற்றுக்கொள்ள முடியும் அதுபோலவே அவர்களும் மக்களை ஒன்றிணைக்கிறார்கள் வெவ்வேறு விதிகள் மற்றும் உபகரணங்களை கொண்ட பல்வேறு வகையான விளையாட்டுகள் உள்ளன பல்வேறு வகைகள் மற்றும் அவற்றின் நன்மைகளை பார்ப்போம் பல்வேறு வகையான விளையாட்டுகள் அவற்றின் சொந்த விதிகள் மற்றும் ஒழுங்கு முறைகளை கொண்டுள்ளன அதேபோல் அவர்கள் தங்கள் சொந்த உபகரணங்களை கொண்டுள்ளனர் அவை விதிகளுக்கு சமமாக முக்கியம் பந்து மற்றும் மட்டை விளையாட்டு என பல்வேறு பிரிவுகள் உள்ளன அவற்றில் குச்சி விளையாட்டு என்றும் சொல்லலாம் அடிப்படையில் இந்த விளையாட்டுகள் ஒரு பந்து மற்றும் ஒரு மட்டை அல்லது ஒரு குச்சியை கொண்டிருக்கும் அவை வீரர்கள் விளையாட பயன்படுத்தலாம் கிரிக்கெட், கோல்ஃப், பேஸ்பால், ஹாக்கி மற்றும் பிற விளையாட்டுக்கள் இந்த விளையாட்டுகளுக்கு எடுத்துகாட்டுக்கள் அதன் பிறகு ஒரு பந்து தேவைப்படும் பந்து மட்டுமே விளையாட்டுகள் உள்ளன உதாரணமாக கைப்பந்து கூடைப்பந்து கால்பந்து நீர்பந்து மற்றும் பிறபந்து விளையாட்டுகள் மேலும் போ~போர் மற்றும் வலிமை விளையாட்டுகளும் உள்ளன

இதேபோல் ஆயுதங்களை பயன்படுத்துவதை உள்ளடக்கிய போர் விளையாட்டுகளும் உள்ளன சகிப்புத்தன்மை மற்றும் மற்றும் என்பது marathon ஓட்டபோட்டிகள் relay மற்றும் பல விளையாட்டுகளை கொண்டதாகும் மேலும் வட்டு, உயரம் தாண்டுதல் அஹ் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் மற்றும் பல போன்ற track மற்றும் field நிகழ்வுகளும் இதில் அடங்கும் சைக்கிள் ஓட்டுதல் விளையாட்டுகளும் இந்த வகையில் வருகின்றன mountain cycling சாலை சைக்கிள் ஓட்டுதல் track cycle ஓட்டுதல் மற்றும் பல விளையாட்டுகள் இந்த விளையாட்டு வரிசையில் ஆஹ் நடைபயிற்சியையும் சேர்த்துக் கொள்ளலாம் இறுதியாக நீர் பனி மற்றும் பனிவிளையாட்டுகள் உள்ளன பெயர் குறிப்பிடுவது போல நீச்சல் படகோட்டம் போன்ற விளையாட்டுகள் இந்த வகையில் வருகின்றன இதேப்போல் எங்களிடம் diving surfing wakeboarding மற்றும் பல உள்ளன விளையாட்டின் நன்மைகள் விளையாட்டு மனிதர்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஒரு விளையாட்டு வீரரின் கல்வி வெற்றிக்கு அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன இதேபோல் விளையாட்டுகளும் எங்கள் குழு பணி மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை கற்றுக்கொடுக்கின்றன மற்றும் மேம்படுத்துகின்றன விளையாட்டுகளில் உடல் ஆரோக்கிய நன்மைகள் கொழுப்புகள் மற்றும் Calorie களை எரிப்பது போன்ற பல உடல் ஆரோக்கியத்தை அடைய உதவுகிறது அதன் பிறகு விளையாட்டு அஹ் மனம் மற்றும் உடல் வலிமை வளர்க்க உதவுகிறது மேலும் மைதானத்தில் அனைவரும் சமமாக முக்கிய பங்காற்றுதல் விளையாட்டுகள் வாழ்வில் அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறது மேலும் அவை நமது உடலின் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிப்பதன் மூலம் நமது ஆரோக்கியத்தின் நல்வாழ்வு மேம்படுத்துகின்றன மொத்தத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் விளையாட்டு சிறந்தது பல்வேறு வகையான விளையாட்டுகள் பல்வேறு பகுதிகள் நம் பகுதிகளை ஆராய்ந்து உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மிக முக்கியமாக அவர்கள் மக்களை ஒன்றிணைத்து குழுப்பணியின் மதிப்பு எங்களுக்கு கற்பிக்கிறார்கள் விளையாட்டு மிகப்பெரிய பொழுதுபோக்குகளில் ஒன்று பிற~பிறந்தநாள் கொண்டாட்டம் மிகப்பெரிய பொ~பொழுதுபோக்கு ஒன்று என் பத்தாவது பிறந்தநாளை என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் இந்த நாள் மறக்க முடியாத ஒரு நாள் அதை இன்னும் சிறந்த பிறந்தநாளாக கருதுகிறேன் மற்ற எல்லா நாட்களையும் போலவே அந்த நாளும் தொடங்கியது இருப்பினும் அது முன்னேறிக்கொண்டே போக நிறைய பரபரப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தன எனது பிறந்த நாளில் நான் மிகவும் சீக்கிரம் எழுந்தேன் ஏன் என்றால் நான் பள்ளிக்கு சாதாரண ஆடைகளை அணிய வேண்டி இருந்தது முந்தைய நாள் வகுப்பறையில் விநியோகிக்க எனது மிட்டாய்கள் அனைத்தும் தயாராக இருந்தன என் அம்மா எனக்கு பிடித்த காலை உணவை தயார் செய்து மதிய உணவிற்கு ஒரு பெரிய chocolate ஆஹ் bar கொடுத்தார் நான் பள்ளிக்கு சென்றேன் முழு வகுப்பினரும் எனக்காக பாடி என்னை வாழ்த்தினர் இனிப்புகள் விநியோகிக்கும் முறை வந்தது நானும் எனது சிறந்த நண்பரும் அனைத்து ஆசிரியர்களிடம் அஹ் விநியோகிக்க சென்றோம் நாங்கள் அங்கு மகிழ்ச்சியாக இருந்தோம் மேலும் இது ஒரு நம்ப முடியாத உணர்வு என் நண்பர்கள் அனைவரும் எனக்காக பாடிக்கொண்டிருந்தனர் மாலையில் என் பிறந்தநாள் விழாவிற்கு வர ஆர்வமாக இருந்தனர் என் பள்ளியில் பிறந்தநாள் மறக்க முடியாதது ஆனால் என் வாழ்வில் என் வீட்டில் நடந்த பிறந்தநாள் விழா அந்த நாளை இன்னும் மறக்க முடியாததாக மா~மாற்றியது மேலும் எனது பள்ளி மற்றும் colony நண்பர்களை என் அம்மா விருந்துக்கு அழைத்தார் நான் பல பரிசுகளை பெற்றேன் நாங்கள் நிறைய விளையாட்டுக்களை விளையாடினோம் இசை நாற்காலிகள் முட்டை மற்றும் கரண்டி பந்தயங்கள் மற்றும் பல game களை விளையாடினோம் பல பாடல்கள் ஒலித்ததால் அனைவரும் சிறப்பு நடனமும் ஆடினர் எனது பிறந்தநாள் விழாவின் சிறப்பம்சம் நிச்சயமாக எனது பெரிய பிறந்தநாள் cake ஆகும் நான் super hero க்களை விரும்புவதால் என் அம்மா super hero scene மூலம் cake ஐ தன்~தனி பயன் ஆக்கினார் இது மிகவும் சுவையாகவும் எனக்கு பிடித்த சுவையாகவும் இருந்தது அன்று எனது குடும்பத்தினருடன் நண்பருடனும் நிறைய நேரம் செலவிட்டேன். அனைவரும் return gift ஐ விரும்பி முகத்தில் புன்னகையுடன் வீட்டிற்கு சென்றனர். எனவே எனது பத்தாவது பிறந்தநாளை என் வாழ்வில் மறக்க முடியாத நாள் இ~அது என்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் பல மகிழ்ச்சியான நினைவுகளை கொடுத்தது அந்த நாள் என் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் அனைத்தையும் பெற்றதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் அ~அதிர்ஷ்டமானவனாகவும் உணர்கிறேன்

உம் okay madam சொல்லுங்க so எனக்கு வந்து நா நெறையா time பாத்திருக்கேன் madam so அவங்கல்லாம் நெறையா savings பண்ணி அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துக்காகவும் save பண்ணுவாங்க. most டா எனக்கு எங்க பாட்டி தான் கொஞ்சம்

ஆஹ் investment இருந்தது செலவும் பண்ணி சேமிக்காம நம்மளும் ஒரு saving saving பண்ணனும். ஆஹ் நா வந்து என்னோட படிப்புக்காக எல்லாமே scholarship மூலியமாதான் scholarship மூலியமாதான் ஒரு ஒரு விஷயமும் படிகிறதா இருந்தாலும் fees கற்றதா இருந்தாலும் ஏதாவது assignments project இருந்தாலும்அது மூலியமா நெறையா scholarship பண்ணி நெறையா work பண்ணிட்டு அந்த மாதிரி தான் mam என்னோட career நா கொஞ்ச கொஞ்சமா படிச்சிட்டு வந்திட்டு இருக்கேன். so அது மூலியமா எனக்கு கொஞ்சம் savings வந்திருக்கு. எனக்கும் problem இல்லன்னு சொல்ல முடியாது mam but ஆனா எனக்கு தேவ savings இப்ப வந்து ஒரு நூறு ரூபா செலவு ஆகுதுனா அந்த நூறு ரூபா எப்படி செலவு பண்ணாம இருக்கலாம் அந்த மாதிரி தான் நா யோசிச்சு இப்ப முக்கியமான செலவு தான் மருத்துவத்துக்காக செலவு பண்ணிக்கணும். so அந்த மாதிரிலாம் நா save பண்ண மாட்டேன். மத்த படி தேவ இல்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணிடுவன் தேவையான விஷயத்துக்கு நானும் செலவு tips ஆ madam நா first சின்ன வயசுல first saving பண்ண ஆரம்பிச்சது bank ல தான் so என்ன பண்ணேன்னா fixed deposit ஒரு one year போட்டாங்க like நா nineth படிக்கும் போது எனக்கு வந்து fixed deposit family ல போட்டாங்க அப்புறம் எடுத்து அத நாங்க கொஞ்சம் செலவு பண்ணுனோம் so அப்போ தான் எனக்கு தோனுச்சு so நம்ம சேத்து வச்சா நம்மளோட வருங்காலத்துல ஏதாது கஷ்டம் வந்தா நம்மளால செலவு பண்ண முடியும். so அதுக்காகவாது நம்ம நெறையா விஷயம் அஹ் save பண்ணனும்னு தான் நா save பண்றேன். அஹ் so saving சொல்ட்ரதோட என்னோட finance நா எப்படி manage பண்றேனா ஆஹ் ஒரு daily மாச மாசம் budget போடுவோம் madam அத வச்சு வாங்கறதா இருந்தாலும் சரி கொடுக்றதா இருந்தாலும் சரி அத வச்சு பண்ணுவேன். நீங்க உங்க வீட்ல budget லா போடுவீங்களா mam?

so நா வந்து வாங்கறது எல்லாரு மாதிரியும் தான் mam நாங்களும் வாங்குவோம். நாங்க வந்து first எந்த bank correct டா இருக்கோ அந்த bank ல வந்து நாங்க account create பண்ணி வச்சிருக்கோம் madam so. அதுல create பண்ணிட்டு, அது உங்க bank தான். so அதுல account create பண்ணிட்டு நாங்க FD போட்டுட்டு இருக்கோம். இப்பயும் FD போட்டுட்டு தான் இருக்கு அதுல. ஹம் so நா land ம் போட்டு வச்சிருக்கோம் madamso FD யும் போட்ருக்கோம் உங்க இதுல saving account ம் போட்ருக்கோம் அப்புறம் உங்க இதுல வந்து நாங்க debit card க்கும் சில நீங்க இதுலாம் தரிங்கள so அந்த மாதிரிலாம் நா போட்டு வச்சிருக்கேன் mam so எல்லாருமே அவங்கவங்க தேவைக்காக மட்டும் செலவு பண்ணா நல்லா இருக்கும். மத்த படி அனாவசியமா செலவு பண்ணாம இருந்தா நமக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லதுன்னு நா நெனைக்றேன்.

so college முடிச்சிட்டு வேல தான் mam செஞ்சிட்டு இருக்கேன். so அது கூடயும் என்னோட job ல வர்ற காசு மட்டும் எனக்கு பத்தாதுல madam so அதுனால some part time jobs ம் நா பண்ணிட்டு இருக்கேன்.

scheme மூலியமா apply பண்ணுவேன். most டா நா காசு செலவு பண்றத விட எதாவுது scholarship கெடைக்குமா. ஏதாவது நம்ம நால பண்ண முடியுமா. எனக்குன்னு இல்லாம என்ன சுத்தி இருக்ற எல்லாருக்குமே ஏதாவது scholarship கெடைக்குமான்னு பாத்து அதுக்கு apply பண்ணி அது மூலியமா கொஞ்ச கொஞ்ச செலவலாம் குறச்சிட்டு, அந்த மாதிரி தான் mam இப்ப வரைக்கும் நா பண்ணிட்டு இருக்கேன். so எனக்கு வந்து first ஒரு business woman னா ஆகணும்னு கொஞ்சம் ஆச இருக்கு. so அதுக்காக தான் most டா saving பண்ணிட்டு, இப்ப bank ல நீங்க saving account மூலியமா வர்ற interest அதோட

so என்னால daily note பண்ண முடியாது so நா daily யும் போயிட்டு, digital லாவும் பண்ணுவேன் இதுல i mean வாரத்துல ஒரு நாள் வந்து digital லா வந்து ஒரு நாள் வந்து record ம் எழுதியும் வச்சிடுவேன் madam எவ்ளோ நா செலவு பண்ணிருக்கேன் எவ்ளோ financial நா சேத்து வச்சிருக்கேன். எவ்ளோ உண்ணும் நம்ம சேக்கணும், எவ்ளோ இருக்கு செலவு பண்றத எப்டி கொறைக்கலாம் அந்த மாறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் plan வச்சிருக்கேன் mam. okay mam thank you. நீங்களும் ஒரு விதத்துல எனக்கு saving லா பண்ணி தாறிங்கள. okay mam, thank you may be என்னோட office க்கு தான் நா loan வாங்கணும். அதுக்கு வேணா வாங்குறேன் mam. நா அவுங்கள பத்தி என்ன நெனைக்றேன்னா, அவங்களுக்கு வந்து அடுத்து future பத்தி அவங்க யோசிக்காம இருக்காங்க. நா save பன்றேன்ரத விட செலவு, என்னோட வர காசுல எவ்ளோ என்னால கம்மியா செலவு பண்ண முடியுமோ அத வச்சுநா இது பண்ணி, என்னோட financial அஹ் status ச நா கொஞ்சம் maintain பண்ணிக்றேன். உம் ஆமாங்க mam அதுனால தான் உங்க bank ல saving account நீங்களும் open பண்ணிகொங்க அப்புறம் மாச மாசம் எவ்ளோ வருது உங்க bank ல அந்த Facility யோட இருக்கு weekly நா எவ்ளோ எடுக்றேன். இதுல transaction fees கூட உங்க இதுல கம்மியா இருக்கும் அதுனால தான் easy யா உங்க இதுல account open பண்ணி transaction பண்ணி இத்தன நாள் வரிக்கும் இருந்திட்டு இருக்கேன்.

புடிக்காத ஒரு விஷயமா. அப்படி ஒன்னும் எதுமே உங்க bank ல எனக்கு தெரிஞ்சு இல்ல mam. நீங்களே எனக்கு தேவையான saving plan னும் சொல்லிருக்கீங்க. so நா எந்த எடத்துல account open பண்ணி, எப்படி முடிச்சு, எவ்ளோ credit பண்ணனும், எவ்ளோ debit பண்ணனும் Transactions எல்லாமே நீங்களே சொல்லுவிங்க so ஒரு அளவு உங்க bank இது வரைக்கும் எனக்கு எதுவும் negative வா தோனுனதே இல்ல mam so அதுனால உங்க Bank ரொம்ப புடிச்சிருக்கு

ஆஹ் நல்லா இருக்கேன் சதீஷ் இருக்கேன் நேபல் இன்னைக்கு வந்து உங்க கூட ஒரு உரையாடல் வந்து நான் நடத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கேன் அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிதி பத்தி அதாவது ஆங்கிலத்தில finance அப்படின்றத சொல்லக்கூடியது வெச்சி இந்த ஒரு உரையாடலை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பா சதீஷ் நம்ம ஒரு நிதித்துறையை பத்தி பேசறது தான் ஆர்வமா இருக்கேன் நிதியியல் என்பது ஒரு ஆஹ் மேலாண்மையான ஹம் அறிவுகள்~ அறிவி~ அறிவியல் ஆகும் சரியா அதுல எத்தனை இருக்குனா வர்த்தக நிதி இருக்கு, தனிநபர் நிதி இருக்கு மற்றும் பொது நிதி இருக்கு இந்த நிதி எல்லாமே பொதுவான பிரிவுகள்லயும்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 என்பதை வந்து நிதித்துறை வந்து கையாளுகிறது பல்வேறு

வணிக அமைப்புகளும் பணத்தை வங்கியில இருந்து வை~ வைக்கிறது அதையெடுத்து செலவு பண்றது இது எல்லாத்தையுமே நிதி அடிப்படையா கொள்கிறது வங்கி அந்த பணத்தை தனிநபருக்கோ அல்லது பெரு நிறுவனங்களுக்கோ நுகர்வு அல்லது முதலீட்டாளர்களுக்கு கடனா வழங்குகிறதுக்கு அதை வந்து வட்டி போட்டு வசூலிக்கிறது இது எல்லாமே நிதித்துறைகளுக்கு ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாவோ சரியான ஒரு பாதையில கொண்டு போறதுக்கு இந்த நிதி வந்து உள்ளதாகும் இந்த நிதிய பத்தி நீங்க இந்த இந்திய நிதித்துறை பத்தி சமீபத்தில மாற்றங்களை பத்தி நீங்க எதுவும் கேள்விப்பட்டு இருக்கீங்களா? இல்ல சதீஷ் நான் இப்ப இருக்கிற மாற்றங்களைப் பத்தி கேள்விப்படலை இந்திய அரசாங்கம் வந்து குடிமக்களுக்கு நிதி, கல்வி அறிவை மேம்படுத்துவதற்கு பங்குகளும் ஆஹ் பத்திரங்கள் மற்றும் பரஸ்பர நிதிகள்ல முதலீடு செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்குவிச்சிட்டு வருது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

அதாவது ஒரு வணிக மேம்பாட்டு கணக்க வந்து நீங்க தொடங்கணும்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 கணக்கு அப்படிங்கறது உங்க பங்குகளுக்கான வங்கி கணக்கு போன்றது இது உங்கள் பங்குகளை மற்றும் பிற பத்திரங்களை மின்னணு வடிவத்தில வச்சிருக்கக் கூடிய இடமாகும் ஹம் இந்த பரஸ்பர நிதி என்றால் என்ன? அவர்களை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 ஆஹ் அட~ அதுல வைச்சு பத்திரங்களையும் கலவையில் முதலீடா செய்யும் நிதி மேலாண்மை உங்களுக்கு பணம் நிர்வாகிக்கப்படுகிறது இதால

உங்களால முடியும் அது எப்படின்னா பல பரஸ்பர நிதிகள குறைந்த பட்சத்தில முதலீட்டை தேவையான தேவைய கொள்ளி~ ஆஹ் தேவையை வச்சிருக்காங்க சிறிய முதலீட்டாளர்களுக்கும் பெரிய முதலீட்டாளர்களுக்கும் இதுல என்ன பங்குனா சிறிய முதலீட்டாளர்கள் ஆஹ் இதுல கண்டிப்பா பங்கு வைக்க முடியும் உண்மையிலே இது மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் வரை முதலீடு செய்ய அனுமதிக்க பல முறையான முதலீட்டாளர்கள் இதுல இருக்காங்க கண்டிப்பா சதீஷ் கண்டிப்பா நான் நிதியைப் பற்றி நிதியைப் பற்றி இன்று கூறு கருத்தை கூறுவது மூலம் எனக்கு இந்த ஆஹ் பங்கு சந்தை மற்றும் mutual fund முதலீடு செய்வதற்கு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 இது ஒரு சிறந்த அணுகுமுறையா இருந்துச்சு அதைவிட உங்களுக்கு இதுல முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் எப்போதும் உங்களுக்கு ஒரு சொந்த ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா தேவை

அணுகுவதா இருக்கட்டும் உங்கள் நிதி பயணத்தை கண்டிப்பா நீங்க வந்து தொடங்கி தான் ஆகணும் ஏன்னா நிதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு அதுமட்டும் இல்லாம இப்ப கடந்த காலத்துல சமீப காலங்கள்ல நீங்க எந்த மாதிரியான ஒரு நிதிநிலைலாம் கே~ கேள்விப்பட்டிருக்கீங்க அதைவிட இப்ப அஹ் சமீபத்தில வந்த இந்திய நிதி நிலை அறிக்கை அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க அதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுங்களா நேபல்? ஆஹ் கேள்விப்பட்டேன் சதீஷ் இப்ப சமீபத்தில ரொம்ப சமீபத்தில விட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுக்கும் இருவத்தி நாலுக்கும் நிதி நிதி நிலை அறிக்கை விட்டாங்க மத்திய அரசிலிருந்து அதுல நான் பார்த்தது என்னனா தனிநபர் வரி அதாவது என்னோட வருமானத்திற்கு நான் எவ்வளவு வரி செலுத்தணும் என்னோட வருமானத்திற்கு ஏற்ப நான் எவ்வளவு வரி செலுத்தணும் பார்த்து சதீஷ் அதுல பார்த்தீங்கனா ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுக்கும் ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலுக்கும் குடுத்திருக்கிற வரி என்னனா என்னோட தனிநபர் வருமானம் மூணு லட்சத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னா நான் எந்த வரியும் கட்டத் தேவையில்லை அதுவே எனக்கு மூணுலட்சத்தில இருந்து ஆறு லட்சம் வரையும் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சி percentage நான் என்னோட வரி குடுக்க வேண்டியதா இருக்கும் அரசாங்கத்திற்கு அதுவே ஆறு percent ஆறு லட்சத்தில இருந்து ஒன்பது லட்சம் வரையும் இருந்துச்சினா பத்து percentage வரையும் நான் வரி குடுத்தாவணும் அதாவது என்னால ஆறு லட்சத்தில இருந்து பத்து லட்சம் வருமானத்துல பத்து சதவீதம் இது நம்ப அரசாங்கத்திற்கு நான் குடுக்கணும் அதுவே இதுவே அதிகரிச்சிட்டே போகும் இப்ப ஒன்பதுல இருந்து பன்னெண்டு லட்சம்னா பதினெஞ்சி சதவீதமும் பன்னெண்டுல இருந்து பதினெஞ்சி லட்சத்திற்கு இருபது சதவீதமும் பதினெஞ்சி மேல் இருக்கிறதுக்கு முப்பது சதவீதம் இந்த வரியானது நம்ம குடுக்குறதுலயே நம்ம எந்த இதுவுமே பார்க்கக் கூடாது சதீஷ் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது குடுக்க முடியவங்க தான் அரசு நமக்கு உண்டான சலுகைகள்லாம் தருது நம்ம ஒரு சிறு சிறு அளவுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு செய்யற உதவின்னு நினைச்சிக்கணும் சதீஷ் நீங்க இப்ப ஒரு தனிநபர் வருமானம் அப்படின்றது ஒரு ஆளுக்கு உள்ள வருமானம் சரிங்களா அத வந்து நம்ம எப்படி பெருக்கறோம் எப்படி அதை நம்ம கொண்டு வந்துக்கறோம் நம்மளுக்குள்ள கொண்டு வந்து எப்படி அத செலவழிக்கிறோம் அத~ அதால நம்மளோட வருமானத்தால நம்மளோட நம்மளோட நாட்டு பொருளாதாரம் எப்படி வளருது அப்படிங்கறதலாம் இதுல முக்கியமான பங்கு வகிக்கும் இது ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தையே உணர்த்தும் ஒரு பொருளாதார கருவியா இருக்கு உண்மையான தனிநபர் வருமானம் என்னனா உயர்ந்தா தனிநபரோட வருமானம் உயர்ந்துச்சுனா மக்களோட வாழ்க்கை தரமே உயர்வதா நாம கருதுறோம் இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் மொத்த மக்கள்

அஹ் கிடைக்கிற உற்பத்தியையும் மொத்த மக்கள் தொகை ஒரு நபரோட பங்க மட்டும் வைக்காம மொத்த நாட்டுத் தொகையில இருக்கிற மக்களோட பங்கு எல்லாத்தையும் வச்சி கிடைக்கிறது தான் இந்த அஹ் தனிநபர் வருமானம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா இத சொல்லுவோம் இது பொதுவாக ஒரு நாட்டையும்

இது இவங்களோட வருமானமோ இவங்களோட பொருளாதாரமோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு கண்டிப்பா இத வச்சு நாம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இதோட மதிப்ப வந்து சர்வதேச நாணய மதிப்புல அஹ் நம்மளால பயணிக்க முடியுது இதால

நீங்க சொன்ன மாதிரியே தனிநபர் வருமானம் வரி தனியா போட்டிருக்காங்க மூன்று லட்சத்திலிருந்து வரி இல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எது எதுக்கெல்லாம் விலை உயர்ந்ததுச்சு எதுஎதுக்கெல்லாம் விலை குறைஞ்சிச்சு அப்படிங்கறதால உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? ஹம் கண்டிப்பா சதீஷ் இப்ப பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்தது அதாவது ஒரு cigarette அதாவது புகையிலை புகையிலை சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு இப்போ வந்து வரி விகிதம் அ~ அதிகரிச்சிருக்காங்க அதாவது பதிமூணு சதவீதம் அதிகரிச்சிருக்காங்க அதே மாதிரி சிறுதொழில் பண்றவங்களுக்கு இப்ப சிறுதொழில் பண்றவங்களுக்காகவே இது கண்டிப்பா பாராட்டதக்க கூடிய விஷயம் ஒன்பதாயிரம் கோடி வரைக்கும்

நீங்க சொன்ன மாதிரியே cigarette க்கு வந்து பதினாறு சதவீதம் வரை வரியை உயர்த்திருக்காங்க அதே மாதிரி நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலயுமே இந்த ஒரு வரியா இருக்கட்டும் விவசாய கடனா இருக்கட்டும் இலக்கு வந்து இருவது லட்சம் வரை கூடிய அதிகரிச்சிருக்கு விவசாயத் துறையில புதிய ஒரு தொ~ தொடக்கம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த make in இந்தியா திட்டம் அப்படிங்கறத பத்தி நீங்க எதுவும் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கா கண்டிப்பா சதீஷ் அதாவது இப்ப make in இந்தியான்றது இந்தியாவிலேயே உருவாக்ககூடிய பொருட்கள் அதாவது உதாரணத்திற்கு இப்ப ஒரு mobile phone அதாவது தொலை~ தொலைத்தொடர்பு சாதனம் எடுத்துகிட்டிங்கனா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 அரசாங்கத்தில் இருந்தே ஒரு சில வரி வரி விலக்குகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த தடவை நிதி அறிக்கைல என்ன சொல்லி இருக்காங்கனா make in இந்தியா திட்டத்தின் மூலம் அமல்படுத்திய மூன்று வகையான செயற்கை நுண்ணறிவு மையங்கள் அதாவது செயற்கை நுண்ணறிவு மையங்களை ஏற்படுத்திய அந்த மையங்கள் மூலமா பயனாளிகளுக்கு பயன்படுத்தும் வகையில ஏற்படுத்திடுவாங்க சதீஷ் இப்ப வந்திருக்கற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 அதிக அளவுல வெளிநாட்டிலிருந்து உப~ உபகரணங்களையோ வெளிநாட்டு சாதனங்களையோ நம்ம பயன்படுத்தி வந்துட்டிருக்கோம் இதால நம்ம இந்தியாவுக்கு ஒரு பொருளாதாரத்தில ஒரு வளர்ச்சி அவ்வளவா கிடைக்கல இப்போ அதனால என்ன பண்ணியிருக்காங்கனா ஒரு மூணு ஒரு மூணு சதவீதம் அது ஒரு மூணு சதவீதமாவே நம்ம வெச்சுக்கலாம் மூணு சதவீதங்கள் செயற்கை நுண்ணறிவு மையங்களயே அமைத்திருக்கலாம் இதால கண்டிப்பா ஒரு தொழில் தொடர்பு தொழில் தொலை~ நீங்க எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் ஒரு make in இந்தியா திட்டம் எங்கிறது ஒரு வரவேற்கக் கூடிய ஒரு திட்டம் தான்

இணையதள நீதிமன்றங்கள் அமைச்சிருக்காங்க இந்த budget ல சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?